சுத்தி மரங்களெல்லாம் நட்டு விட்டு இருக்காங்க.

இதுல ஃபெடரல் பேங்க் இருக்கு அதுக்கப்றோ ஏ_டி_எம் இருக்கு.

அதுக்கப்புறம் ஒரு ஆள் வந்து இந்த ப்ரூட்ஸ் வித்துட்டு நிக்கிறாங்க. அவர் வந்து ரெட் கலர் பனியன் போட்ருக்கு.

இது ஒரு விளையாட்டு திடல் நறைய விளையாட்டெல்லாம் இருக்கு.

நிறைய ம்ம் பேக்ல நிறைய மரம் நிக்குது.

ம்ம் யெல்லோ கலர் டிரஸ்ஸு கிரீன் கலர் ப்ளூ கலர் டிரஸ்ஸு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க கழுத்துல ஆரம் போட்டிருக்காங்க.

ரெண்டு பேர் அங்க உக்காந்துட்டு இருக்காங்க சுத்தி நிறைய பேரு வேடிக்கை பாக்குறாங்க.

ஹாஸ்பிடலு ஹாஸ்பிடல்ல ஒர்க்கர்ஸ் எல்லாம் அ ஆறு பேர் வந்து ஒரு செல்பி எடுத்து நிக்கிகாங்க.

அங்க வந்து கைய அஅ ரெண்டு விரல காட்றாங்க.

ரெண்டு பேரு நின்னு நின்னுட்டு இருக்காங்க.

ஒரு மூணு பேரு படியிலெ எறங்கி நடந்து போயிட்டிருக்காங்க.

அப்புறம் அந்த சைடு நறைய பில்டிங் எல்லா இருக்கு.

இது ஒரு பில்டிங் பில்டிங் சுத்தி நிறைய செடிகளை நட்டு விட்டு இருக்காங்க.

நெறைய பிள்ளைங்க இதுல உக்காந்துட்ருக்காங்க.

அதுக்கப்புறம் பம்பும் இருக்கு அது வந்து ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

இது ஒரு பில்டிங்கு பில்டிங் மேல ஹிந்தில எழுதிருக்காங்க.

அவங்க நெறைய பேர் வரிசையா நின்னுட்டு இருக்காங்க போட்டோ எடுக்குறதுக்குக்காக.

இது ஒரு ரோடு ரோடுக்கு இந்த பக்கம் இன்டர்லாக் போட்டு இருக்காங்க.

அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு கோயில் இருக்கு மேல கிராஸ் வச்சிருக்காங்க.

ஒரு ஆளு ப்ளூ கலர் பனியனு ரெட் ம் பிளாக் கலர் நிக்கர் போட்ருக்காங்க.

ஆரஞ்சு கலர் பனியன் போட்டு இருக்கா.

மேல எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க.